அஃப்ரோடைட் அஃப்ரோடைட்.

அந்த ஆஹ் box box ஆ இருக்கும் இல்ல அந்த area வா அஃப்ரோடைட்டியா

ஆமா அந்த wife தானா

ஏய் அவ என்ன பண்ணியிருப்பா தெரியுமா ஏய் அவதானே ஆஹ் மேல இந்த துணி இல்லாம உட்கார்ந்துட்டு இருப்பா அவதான

ஆஹ் ஏய், அவரோட இது நிஜக் கதை எப்படி இருக்கும்னா காட் ஆஃப் வார் இருப்பாங்கல்ல?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

என்ன இந்த காட் ஆஃப் வாரை வளைச்சு போட்டாளா அப்படின்னு கேப்பான்ல

ஆஹ் ஏ~ ஏன்னா நிஜ~ நிஜ~ காட் ஆஃப் வார்ல ஏரிஸ் இருக்கார்ல நிஜ கதைல சொல்றேன்

அதுல வந்த மாதிரிதான் பண்ணிருப்பான். ஏரிஸ்க்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்துருக்கும் அஹ் அதுக்கான கடவுள்தான் ஏரிஸ்க்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்துருக்கும்

அவ்ளோதான் இதில கேட்பான் காட் ஆஃப் வார் three ல ஓ உன்னையும் அவ வளைச்சிபோட்டாளா அப்பிடின்ற மாதிரி

ஆஹ் அதனாலதான் கேட்பான் இந்த காட் ஆஃப் வாரையும் வளைச்சிபோட்டாளா அதை போய் நீ என்கிட்ட கேட்கக்கூடாது உன் wife கிட்டதான் கேட்கணும்ன்னு சொல்லுவான்ல இல்லை க்ரேடோஸ்

அந்த கேள்வியா நீ போய் wife கிட்ட

அப்ப அந்த omphalos stone ஆ stone அ எடுத்துட்டுவர சொல்லுவான் போய் குரோனோஸ் கிட்ட போய் பேசி, அவன் வயித்தை கிழிச்சு கொன்னுபுடுவான். பேச எல்லாம் பேசுவான். அதுக்கப்புறம் ஆமா குரோனோஸ் வந்துட்டு set ஆகமாட்டான்னு கொன்னு போட்டுருவாங்க க்ரேடோஸை கொன்னு போட்டுட்டு stone எடுத்திட்டு வந்துருவான்

எடுத்துட்டு வந்து, இவங்க கிட்ட கேப்பாங்க என்னைய கொல்றதுக்காடா சொல்லி சாவடிக்கவாடா அமிச்ச அப்பிடின்னு உம் ஆமா இல்ல இல்ல omphalos stone வச்சு நம்ம மிகப் பெரிய ஆவி செஞ்சு தரப்போறேன் அப்படின்னு சொல்லுவான்.

ஆமா அப்புறம் அஹ் தண்டரா ஆஹ் அஹ் அஹ் தண்டரா ஆஹ் செத்துருவான்.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

ஆஹ் பாவம் அதுக்கப்புறம் எந்த கடவுள்கிட்ட போவான் கிட்ட போவானா இல்லை டேய் first எடுத்தவுடனே ஹேடிஸ் தான்டா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 ஆஹ் அஹ் அஹ் அந்த இது சொல்லலாமே power எல்லாம் போனதுக்கு அப்புறம் power வச்சிருக்கும் போது நீ பண்ணி சொல்ற ஹேடிஸு அதுக்கப்புறம் எஷ்மிஸ்ஸு னு நினைக்கிறேன். சரி நீ காட் ஆஃப் வார் two விளையான்டே இல்லை

நகரத்துல இருந்து வெளிய வந்துருவான் சரியா?

சண்டை போட்டுட்டு இருக்கும்போது

ஆஹ் இப்ப அந்த sun guard வந்து சொல்லுவான். நீ குறுக்கால வராதே க்ரேடோஸூ அப்படின்னு சொல்லுவான்

gun மாதிரி இருக்கும் ஆஹ் ஹம் ஒரு gun மாதிரிஇருக்கும் அந்த அந்த காட் ஆஃப் வார் two ல செவுத்தலாம் ஒடச்சிருப்போம்ல காட் ஆஃப் வார் two லையா one லையா

ஆஹ் ஹம் அந்த ஒண்ணுல நம்ம நம்ம இழுத்து ஒரு ஈ~ ஈட்டி மாறி விடுவோம்லடா ஒண்ணுலயா ஆமா, ஒண்ணுல இழுத்து ஈட்டி மாதிரி விட்டு சுவர் எல்லாம் உடையாது இல்ல? அது, அந்த மாதிரி, ஒரு அம்பு உடறது, இது வந்து பெரிய அம்பு உடறது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

அவ்வளவுதான் செத்தான். அவன்கிட்ட போயி அவன் கெஞ்சுவான். நீ ஒரு தடவை காப்பாத்தி இருக்கியானு

ஆமா நான் உனக்காண்டி என்ன வேணா தரேன் அப்படிம்பான். ஏன் அந்த காப்பாத்துன கதைதாண்டா சூப்பரா இருந்துச்சு, அவன் அந்த அட்லஸ் இருக்கான்ல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

ஆமா செயின்ஸ் ஆஃப் ஓலம்பஸ் தான் அந்த அந்த செயின்ஸ் ஆஃப் ஓலம்பஸை வச்சிதான் கட்டி போடுவான் அட்லஸு

இ~ வணக்கம் இன்னைக்கு நாம பேசப்போற topic என்னன்னா animals animals னா என்னங்க விலங்குகள் விலங்குகளை பத்தி நாம இன்னைக்கு பேசப்போறோம் விலங்குகள் என்னன்னா animals ஒரு பாக்குறதுக்கு ஒரு அழகான ஒரு attractive ஆன ஒரு எல்லா மாதிரியான விலங்குகளும் இருக்குங்க எல்லா மாதிரியான விலங்குகளும் பாக்க அழகாவும் இருக்கும் cute ஆவும் இருக்கும் காட்டுல இருக்கிற விலங்குகளா ஆகட்டும் வீட்டுல இருக்குற பிராணிகளா ஆகட்டும் எல்லாமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு விலங்குகளை வாங்கிட்டு வந்து வளர்க்கணும் வளர்க்கணும்னா என்னன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம ஒரு பிராணியாவது வளர்க்கணும் வளர்க்கணும்னா எப்படின்னா ஒரு நாய்க்குட்டியோ இல்லன்னா ஒரு பூனைக்குட்டியோ

அதுங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆ இருக்கணும் ஒரு உயிரை நம்ம நம்ம குடுக்கணும் அதனால எப்பயுமே சொல்றேன் தானங்களை வாங்குங்க முடிஞ்ச வரைக்கும் அதை வளங்க அது நம்ம save பண்ணணும் அதை நல்ல படியா பாத்துக்கணும் அதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஒத்தாசயா நம்ம இருக்கணும் சரிங்களா விலங்குகள்னா என்னென்ன விலங்குகள் எல்லா வகையான விலங்குகளும் இருக்குங்க காட்டுல இருக்க விலங்குகளும் இருக்கு வீட்டுல இருக்க விலங்குகளும் இருக்கு அதனால என்ன ஒரு விலங்குகளா இருந்தாலும் நாம அந்த விலங்குகளை நல்லபடியா பாத்துக்கணும் புரிஞ்சுதுங்களா அதனால எப்பயுமே

காட்டுல இருக்கிற animals ங்களுக்கு நிறைய நிறைய நிறைய பிரச்சினைங்க இருக்கு அதனால நம்ம இந்த வெயில் காலத்துல இந்த summer time ல மேல ஒரு சொம்பு தண்ணியும் இல்ல ஒரு காலி பழைய பழைய டப்பா இருக்குது இல்லைங்களா அதுலையாவது தண்ணி புடிச்சி நம்ம அவங்களுக்காக வைக்கலாம் ஏன்னா அவங்க அடிக்கிற வெயிலுக்கு எதுவுமே தெரிஞ்சு கொள்ளாது அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஒத்தாசையா இருக்கிறதுல தப்பில்லைங்க புரியுதுங்களா நம்ம நாலு பேருக்கு நல்லது செய்துட்டு எல்லாம் மனுஷங்க நம்மளுக்கு எல்லா தெரியும் அவங்க என்ன சொல்றது அஞ்சு அறிவு உள்ள பிராணி நாலு அறிவு உள்ள பிராணி பிராணின்னு சொல்றாங்க அதனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நாம தெரியப்படுத்துறதுலயாகட்டும் சொல்லிகொடுக்குறதுலயா ஆகட்டும் அதுலதான் இருக்கு சரிங்களா வீட்டுக்கு ஒரு நாய் வளருங்க இல்ல பூனை வளருங்க இல்ல ஏதாவது ஒரு ஒரு விலங்குகளை வளருங்க ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுக்கு ஒரு உலகம் நம்ம ஒரு சொந்தம் அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க எப்பயுமே விலங்குகளை மதிங்க அவங்களுக்குன்னு ஒரு respect இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு அதனால நீங்க எப்பயுமே

நம்மகிட்ட இருக்குறது road ல பாக்குறோங்க எவ்வளவு நாய்ங்க பாக்குறோம் ரோட்டு நாய்ங்க பாக்குறோம் இந்த ரோட்டு நாய்களுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா ரோட்டு நாய்களுக்கு ஒரு biscuit வாங்கி போடணும் இல்ல நம்மளால முடிஞ்சது ஏதாவது நம்ம அவங்களுக்கு செய்யணும் சரிங்களா நம்மளால முடிஞ்சதை நம்ம அவங்களுக்கு நம்ம செய்யணும் எந்த காரணத்துக்கும் நம்ம நம்மகிட்ட இருக்கிற இதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாம நல்லதை மட்டும்தான் செய்யணும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க நாலு அறிவுள்ள பிராணி அஞ்சு அறிவுள்ள பிராணின்னு என்று சொல்றாங்க அதனால அந்த அஞ்சு அறிவு உள்ள பிராணிக்கு எதுவுமே தெரியாது நல்லது மட்டும் தான் தெரியும் இப்போ நாயை எடுத்துக்கோங்களேன் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது ஏதோ நம்ம சொல்லிக் குடுக்குறது மட்டுந்தாங்க அதுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அதனால நம்ம எப்பயுமே காட்டுல இருக்குற பிராணிங்களா ஆகட்டும் zoo ல எவ்ளோ அழகா அழகா அழகா அழகா அழகான பிராணிங்க இருக்கு அதுங்களை பாக்கவே நம்மளுக்கு கண்ணு கொள்ளாதுங்க அவ்வளவு அழகான விலங்குகள் அதை பாக்க பாக்க பாக்க நம்மளுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க அவ்வளவு அழகா இருக்கும் சரிங்களா நம்ம எப்பயுமே அந்த அழகான பிராணிங்களை நம்ம இது பண்ண கூடாது அதனால நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஊருக்கு போனா கூட சின்ன சின்ன சின்ன சின்னதா இருந்த பெரிய பிராணி வரைக்கும் zebra வரைக்கும் பாக்குறதுக்கு அதுங்களை பாக்குறதுக்கு ஒரு தனி அழகுதான் இல்லைங்களா அதேமாதிரி அது ரொம்ப danger உம் கூட animals உ நம்ம அதுகிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ நடந்துக்கிறதை பொறுத்துதான் அது நம்மகிட்ட நடக்கும் நம்ம நல்ல விதமா நடந்துக்கிட்டோம்னா அது நல்ல விதமாவே நடந்துக்கும் நம்ம அதுக்கிட்ட கொஞ்சம் rude ஆ நம்ம விளைடிட்டோம்னா கூட அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப rude ஆகிடும் அதனால நம்ம எப்போவுமே

எவ்வளவோ சாப்பாட்ட waste பண்றோம் அதை எடுத்துட்டு போயி road ல எவ்வளவு நாய் இருக்குங்க எவ்ளோ நாய் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த நாய்களுக்கு நம்ம ஒரு வேலை நம்ம வீட்டுல செஞ்ச waste ஆ இருக்கிற சாப்பாட கூட நம்ம அதுங்களுக்கு போடலாம் போட்டு அது வயித்த நம்ம fill பண்ண செய்யலாம் அதனால நம்ம தண்ணியும் தண்ணின்றது ரொம்ப ரொம்ப அதுங்களுக்கு முக்கியமான விஷயம் தண்ணின்றது நம்ம குடுக்கணும்

நீங்க ஒரு சாப்பாட்ட குடுக்கலைன்னாலும் பரவாயில்ல அதுக்கு ஒரு jug தண்ணியாவது நம்ம குடுக்கணும் அதனால இ~ மொட்டமாடி மேல இல்ல வீட்டுக்கு வெளியிலயாவது நாய்ங்க எவ்வளவு நாய்ங்க line ல இருக்குங்க பாவம் அடிக்கிற வெயில்ல வீட்டுக்குள்ள இருக்குற நம்மளாலேயே முடியலை பாவம் road ல இருக்குற அந்த நாய்ங்களால எப்படி முடியும் பிராணிங்களால எப்படி அது முடியும் அதனால வீட்டுக்கு வெளியிலயாவது ஒரு ஒரு ஒரு கிண்ணத்துலயாவது ஒரு பழைய கிண்ணமா இருக்கட்டுங்க அதுல ஒரு தண்ணிய புடிச்சு வையுங்க அதுக்கு ஏன்னா நம்ம தண்ணி புடிச்சு வைக்கிறதை குடிக்குறதுலதாங்க இருக்கு எவ்வளவோ செய்யுறோம் வாய் இல்லாத பிராணிங்க நம்மளாவது எதாவது பிரச்சினைன்னா நம்ம சொல்லிடுறோம் அவங்களுக்கு சொல்லக்கூட தெரியாது ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு சொல்ல கூட தெரியாது அதனால எப்பயுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிராணிங்களை நம்ம வளர்க்கணும் பெருகணும் நம்ம நம்ம என்ன சொல்றது ஒரு room ல இருக்க நம்ம பிராணிங்களை இன்னும் பெரியப்படுத்தணும் போகணும் பாக்கணும் எல்லா மாதிரியான பிராணிங்களும் அங்க நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா மாதிரியான பிராணிகளும் அங்க நம்மளுக்கு இருக்குங்க ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒண்ணு மாத்தி ஒண்ணு அவ்வளவு அழகழகழகழகான பிராணிங்க இருக்குங்க இப்போ நம்ம எங்கனா ஊருக்கு போறோம் காடு side போறோன்னா அங்கிட்டு இருக்கிற பிராணிங்களே வேறங்க zoo ல இருக்கிற பிராணிங்களுக்கும் சரி காடுல இருக்கிற பிராணிங்களுக்கும் சரி

அது அது அதுக்கு தேவையான சாப்பாட்ட அதவேதான் ready பண்ணி ready பண்ணிக்கிட்டு அது சாப்பிடணும் ஏன்னா அதுங்களுக்கு அங்க எந்த ஒரு இதுவும் இருக்காது அதனால காட்டுல இருக்கிற பிராணிகளுக்கு எப்போவுமே எதுவுமே இருக்காது எப்போவுமே எதுவுமே இருக்காதுன்னா காட்டுல அவங்க போகணும் அவங்களுக்கு அவங்களே வேட்டையாடணும் வேட்டையாடி எது கிடைக்குதோ அதை அவங்க சாப்பிட்டுக்கணும் zoo ல இருக்கிற பிராணிக்கு அப்படி கிடையாது ஏன்னா zoo ல இருக்கிற பிராணி அந்த இடத்துல எது ஒண்ணு இருந்தாலும் அந்த zoo ஓட அந்த இதோட இருக்கவங்க குடுக்குவாங்க சாப்பாடு சாப்பாடாகட்டும் எது வேணுமாகட்டும் அவங்க பாத்துக்குவாங்க அதே காட்டுல இருக்கிற பிராணிக்கு யாருமே பாத்துக்கமாட்டாங்க ஏன்னா காட்டுல இருக்கிற பிராணிகளுக்கு நம்ம காட்டுல இருக்குறோமா இல்ல நம்ம நாம இங்க இருக்குறோம் city ல இருக்குறோம் அவங்க காட்டுல இருக்காங்க அதனால அவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு பேச்சு வாத்தையுமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள கிடைக்காது அதனால ஒரு ஒரு பிராணியும் ஒரு ஒரு அழகுங்க ஒரு ஒரு பிராணிய பத்தி சொன்னாலும் ஒரு ஒரு அழக சொல்லலாம் சரிங்களா அதனால அடிக்கிற வெயிலுல இந்த பிராணிங்க வெந்து படுற பாடு இருக்கே கொஞ்ச நஞ்ச பாடு இல்ல அவ்ளோ பாடு இருக்கு அதே மாதிரி வீட்டுக்குள்ள அழகா இருக்க பிராணிங்களும் இருக்கு பாக்குறதுக்கு தோல் கூட அவ்ளோ அவ்ளோ அவ்வளவு அழகா இருக்குங்க அவ்ளோ அவ்ளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த அழகே போதுங்க பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பா இருக்கும் பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பா இருக்கும் பிராணிங்க அந்த பிராணிங்களுக்குதான் animals னு நம்ம சொல்றோம் animals ல எப்பயுமே நமக்கு நம்ம எப்படி அவங்ககிட்ட நம்ம நடந்துக்கிறோம் நம்ம நடந்துக்கிறதை பொறுத்து மட்டும்தான் அவங்க நமக்கிட்ட நடந்துக்குவாங்க எந்தவொரு பிராணியாகட்டும் காட்டுல இருக்கிற பிராணியாகட்டும் இல்ல zoo ல இருக்கிற பிராணிங்களாகட்டும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நம்ம சொல்லி கொடுக்குறது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்களை நம்ம எப்பயுமே நல்லபடியா பாத்துக்கணுங்க zoo ல இருக்கிற பிராணிங்களுக்கு அங்க வேலை செய்யுறவங்க எல்லாரும் இருப்பாங்க நம்ம போவோம் அந்த அழகான ஒரு இதை ரசிப்போம் திரும்பி வந்துடுவோம் என்ன சரி போக போறோமா இருந்து எப்போதாவதுதான் நம்ம போவோம் அதனால எல்லா பிராணிங்களும் ஒரு அழகுதான் பிராணிங்களை பாக்குறதே ஒரு animals ங்களை பாக்குறதே ஒரு தனி அழகுதான் அந்த ஒரு அதுவே எல்லா ஊர்களிலேயும் இருக்கும் எல்லா ஊர்களிலேயும் இருக்கு நாம எல்லா ஊரிலேயும் பார்க்கலாம் எல்லா ஊரிலேயும் இருக்குது ரொம்ப பெரிய பெரிய இடத்துலையும் இருக்குது சின்ன சின்ன இடத்துலையும் இருக்குது வீட்டுலையும் இருக்குது வெளியிலையும் இருக்குது பிராணி கொடுமையை மட்டும் செய்ய போகாதீங்க ஆனா ரொம்ப கொடுமைங்க ரொம்ப கொடுமைங்க நம்ம ஒரு வேளை சாப்பாடு போடலைனாலும் பரவாயில்ல அதை மட்டும் நம்ம கெட்டதா இது பண்றதாகட்டும் அடிக்கிறதாகட்டும் யாருமே செய்யாதீங்க அந்தமாதிரி ஒரு காரியம் ஏன்னா அதுங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க எதுவுமே தெரியாது நிறைய நல்ல நல்ல இவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் road ல இருக்கிற பிராணிங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதனால யாருமே மரியாதை குறைவா நடத்தாதீங்க அவங்களை நம்ம கீழ்தனமா நடத்தக்கூடாது புரிஞ்சுதுங்களா அதுங்களுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கு

ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் ஒரு buscuit வாங்கி போட முடியாதாங்க ஒரு நாய்க்கு இந்தமாதிரி பண்ணாலே நாய் காலம் முழுதும் நன்றியோட வால் ஆட்டிட்டு நம்ம பின்னாடி வரும் அந்த மாதிரி பிராணியே நம்மகிட்ட இருக்குது சரிங்களா அதனால நான் என்ன சொல்றேன்னா எப்பயும் சொல்றேன் பிராணிகளை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எது ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது அது அதனால நம்ம என்ன பண்றோன்னா நல்லபடியா அவங்களை பாத்துக்கணும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்காவது animals ங்களுக்கு நாம் நல்லது செய்யணும் animals ங்களை பாக்குற ஒரு ஒரு ஒரு ஒரு animals உம் நல்ல cute ஆ இருக்குங்க பாக்குறதுக்கு அவ்ளோ நல்லா இருக்கும் என்னென்ன இருக்குங்க animals எல்லா இடத்துலேயும் இருக்குதுங்க பாக்குறதுக்கு ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு பாக்குறதுக்கு எங்க வேணும்னாலும் எல்லா இடத்துலேயும் இருக்குது animals உ அதனால நம்ம animals க்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப importance குடுக்கணும் animals னா ரொம்ப முக்கியமான பிராணிங்க மூக்க பிராணிங்கன்னுவாங்க அவங்களுக்கு என்னன்னா பேசத்தெரியாது மாடுங்க மாடு எவ்வளவு அழகா மாடு அந்த மாடு நம்மளுக்கு பால் குடுக்குது அந்த பாலுலதான் நம்ம அதுக்கு நல்லது செய்றோம் இல்லைங்களா அந்தமாதிரி ஒரு ஒரு பிராணிங்களுக்கிட்ட இருந்தும் ஒரு ஒரு நல்ல தன்மை இருக்குது அந்த நல்ல தன்மையை நாம எடுத்துக்கணும் நல்ல தன்மையை நம்ம காட்டணும்

animals னா யோசிக்கவே கூடாது அதுக்கப்புறமா நாம என்ன பண்றோம்னா ஒரு zoo க்கு போறோம் zoo க்கு போய் பாக்குறோம் அங்கேயும் அவ்வளவுதான் நல்ல நல்ல நல்ல பிராணிங்க கிடைக்குதுங்க கண் குளிரா தெரியுது நல்ல படியா பாக்குறோம் நல்ல படியா enjoy பண்றோம் அதை நல்லபடியா ரசிக்கிறோம் வேலை ஆகிடாதுங்க நம்ம ஒரு ஒரு பிராணியையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாய் ஒரு பூனை அதுக்கப்புறம் என்ன சொல்றது கிளிங்க ஒரு பறவைங்க எது நம்மளால முடியுதோ ஒரு உயிரினத்தை வளர்க்குறதுல தப்பே கிடையாதுங்க நம்ம பாத்துக்குற ஒரு ஒரு உயிரினங்களும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா அதனால எந்த காரணத்தை கொண்டும் animals அ கொலை செய்யாதீங்க கொடுமை படுத்தாதீங்க அதெல்லாம் படுத்தாதீங்க ஏன்னா அவங்களுக்கு நாம ஒருவேளை ஒரு ஒரு ஒரு time ஒரு சாப்பாடை போட்டுட்டாலே நம்மளுக்கு நன்றியோட இருக்குறவங்க தான் பிராணிங்க அதுல நாய் என்ற பிராணி ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றியுள்ள பிராணின்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி நம்ம நன்றியா இருக்குற பிராணிக்கு எப்பயுமே நம்ம கொடுமை செய்ய கூடாது அதுக்கு துரோகம் செய்ய கூடாது புரியுதுங்களா அது நம்மளுக்கு எப்பயுமே நல்லதை தான் செய்யும் நம்மளும் அதுக்கு நல்லதை மட்டும் தான செய்யணும் புரிஞ்சுதுங்களா எப்பையுமே அதுக்கு நம்ம கெடுதல் பண்ணக்கூடாது அதுவும் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது அதை மட்டும் எப்பயுமே நம்ம மனசுல வச்சிக்கிட்டு இன்னைக்கு topic நம்ம பேசுனது என்னன்னா animals

விவசாயம், விவசாயம்னு பாத்திங்கண்ணா மனிதனோட அடிப்படை தேவைக்கு முதன்மையான தேவை எதுன்னு பாத்திங்கண்ணா விவசாயம் மட்டும் தான் விவசாயம் மனிதனோட விவசாயம் இல்லாம வேற எதுவுமே கிடையாது அது இருந்தா மட்டும் தான் மனிசனால அடுத்தடுத்த step நம்ம போகவே முடியும் அப்படிப்பட்ட விவசாயத்த வந்து பாத்திங்கண்ணா மனிதர்களுக்கு இப்போ இருக்க யாருக்குமே அவ்வளோ புரிதல் இல்ல எல்லாரும் விவசாயம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அந்த நிலத்தை அழிச்சு அதை சொல்லிட்டு எல்லாம் வந்து வேற வேற field க்கு போயிட்டாங்க ஆனா இப்போ நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் விவசாயம் பயிரிட்டாதான் நம்ம அடுத்தது உள்ள ஆஹ் நம்ம வாழ்க்கையை அடுத்த step க்கு கொண்டுபோக முடியும் இப்போ வந்து பாத்திங்கண்ணா நிறைய நோய்கள் வருது அது எதனால வருதுன்னு சொல்லிட்டு அதை பாத்தோம்னா முக்கியமா என்னன்னா நம்ம உணவால மட்டும் தான் நம்ம சரியா வந்து உணவுகளை நம்பி எடுத்துக்காததுதான் முக்கியமான reason ல வரும் சின்ன ஒரு காய்ச்சல் வந்தாலே நம்மலாள ஒரு கம்மியா இருக்கு அதை தாங்கிக்க முடியல உடனே hospital போறோம் உடனே அங்க doctor ஊசி போட்டா ஒரே நாள்ல சரியாகுன்னு நினைக்குறோம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு இப்போ வந்து பாத்திங்கண்ணா நம்மளோட உணவுல வந்துட்டு சில மாற்றங்களை நாம தான் கொண்டுட்டு வரணும் அதுக்காக என்ன பண்ணணும் நமமலே நம்மலே வந்து சில நம்மளால முடிஞ்ச பயிர் வகைகளை நாமலே பயிரிடனும் விவசாயம் வந்து இப்போ குறைஞ்சுக்கிட்டே வருது மேலு~ மேலும் மேலும் மேம்படுத்தணும்னா first உ என்ன பண்ணணும் நம்ம வந்து விவசாயத்த நம்ம வந்து first பண்ணணும் நம்மலாள நிலத்துல செடிகள், மரம் plus பயிர்கள் காய் இந்தமாதிரி எது நம்மலாள first உ முடியுதோ அதை first உ நம்ம வப்போம் அது மூலமா நம்ம first உ நிலத்துல அதுக்கு அப்புறம் வந்து பாத்திங்கண்ணா நம்ம பெரிய level பண்ணலாம் நம்ம நாலு பேத்துக்கு நிறைய விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஆஹ் முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பாத்திங்கண்ணா விதை விதை வந்து ஒரு அற்புதமானது அதை நம்ம நல்லா புரிஞ்சிக்கிட்டோம்னா அதைவிட பெரிய இது எதுவுமே கிடையாது ஒரு விதை வந்து ஒரு மண்ணுல போடுறோம் போட்டு தண்ணி தொழிச்சி விட்டா அது மொலைச்சு வர்றதை பாத்திங்கண்ணா அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த விதையை நம்ம ஏன் மறந்துட்டோம் அது ரொம்ப கொடுமையான விஷயம் அது மறந்தது அந்த விதையை நம்ம மறந்திட்டு எல்லாம் இப்போ வந்து காலப்போக்குல எல்லாம் மாறிடுச்சு கேட்டா எல்லாம் technology development technology development அதை வச்சி நம்மலாள ஒண்ணும் பண்ண முடியாது technology வச்சு நம்ம உயிர்வாழ முடியாது நம்ம உயிர்வாழ ரொம்ப தேவையானது எதுன்னா இந்த உண்வு வேணும்னா என்ன பண்ணமுடியும் நம்ம விவசாயம் பண்ணணும் இப்போ வந்து பாத்திங்கண்ணா நம்ம வந்துட்டு நம்மளே நாட்டுக் காய்கறிகளை நம்ம விவசாயம் பண்ணணும் first அதை எப்படி நம்ம பயிரிடுறது என்ன எல்லாம் ஒவ்வொரு step ஆ கத்துக்கலாம் first step நம்மளே வந்து வீட்டுல இருக்கிற கொஞ்சம் இடம்ல போட்டா அப்படி இடம் இல்லையா வீட்டுல ஒரு blank அப்படி இல்லைன்னா ஏதாவது மண்சட்டி இந்தமாதிரி எவ்வளவோ work இருக்கு இந்த இந்த bag எல்லாம் வந்திருக்கு அந்த bag ல நம்ம மண்ணை போட்டு அதுல மூலமா இருக்கிற அதுல நம்ம வந்துட்டு அங்க சரியான காய்கறி எல்லாம் உரங்களும் நம்ம எதுவும் வெளிய போய் வாங்கணும்னு அவசியமே இல்ல போய் கடையில தேவையான vitamins உரங்களை வாங்கி அந்த செடியும் ஆஹ் வந்துட்டு அந்த செடிக்கு மண்ணையும் கெடுத்து இதனால் தான் நிறைய நோய்கள் வருது ஏன் நம்ம இப்படி பண்ணணும் நம்மகிட்டயே இருக்கே எல்லாமே நம்ம ஏன் வெளிய போய் வாங்கணும் நம்மளோட daily wastage நம்ம சமைக்கும் போது வர்ற இப்போ வெங்காயம் cut பண்றோம்னு வச்சிக்கோங்க அதோட சேர்த்து இந்தமாதிரி waste காய்கறி waste ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறோம் அதோட தோல் இந்தமாதிரி நிறைய இருக்கு நம்ம வீட்டுலேயே அந்தமாதிரி இதை எடுத்து நம்மளே உரமாக்கி செடிகளுக்கு போடுறோம் அது மூலமா செடிகளுக்குத் தேவையான சத்து ரொம்ப கிடைக்கும் அதுமூலமாவே அவங்க வந்துட்டு நல்ல வளர்ச்சி அடைவாங்க நம்ம வந்து சும்மா கடமைக்கு வந்துட்டு எல்லாம் பண்ணக்கூடாது நம்ம வந்து நேசிக்கணும் விவசாயத்தை நேசிக்கிறவங்கனால மட்டும்தான் அந்த விவசாயத்தை தக்க முடியும் மத்தபடி யாரோ சொல்றாங்க நம்ம ஒரு செடி வைக்கணும் அப்படின்றது கிடையாது விவசாயம் ஒவ்வொருத்தரும் நேசிச்சு அவங்க நமக்கான உணவுகளை நாமலே வந்து பயிரிடுறது அதுதான் முக்கியமானது அந்த ஒவ்வொரு செடியும் வைக்கும் போது நம்ம அவங்களை நேசிக்கணும் அதுவும் முக்கியம் ஹம் பேருக்குதான் plus வந்து பாத்திங்கண்ணா அதை நம்ம நல்லா பாராமரிச்சுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு போய் எல்லாம் hybrid எல்லாமே இப்போ hybrid வந்திடுச்சு அதனாலதான் நிறைய நோய்கள் வருது நம்ம காலத்துல பண்~ பண்டைய காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க அதுக்கு பதிலா அந்தந்த season க்கான உணவுகளை, காய்கறிகளை பயிரிட்டு அந்தந்த season க்கு காலத்துக்கு ஏத்தமாதிரி உணவை பயிரிட்டு சாப்பிட்டு வந்தாங்க இப்போ இனி எந்த season க்கு போய் என்னவேணா வாங்கிக்கலாம் அப்படி வந்திடுச்சு எல்லாமே இப்போ என்ன பாத்திங்கண்ணா மாங்காய் season லாம் may மாசம்தான் வரும் april may இப்போ எந்த மாசம் போனாலும் மாங்காய் கிடைக்குது இதெல்லாம் எப்படி எல்லாமே வந்துட்டு எல்லாம் மரபணு மாற்றம் plus வந்து எல்லாம் hybrid acid chemical இதெல்லாம் இதற்கு இணையா விவசாயம் விவசாயன்றது தான் season ல அந்தந்த காலத்துல பயிரிட்டு இயற்கை முறையில மக்களுக்கு plus நம்ம சாப்பிடுறது எல்லாமே பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாம வந்து பாத்திங்கண்ணா நிறைய பேருக்கு வந்து விவசாயன்ற இது பத்தின ஒரு சின்ன சிந்தனை கூட இல்லை இப்போல்லாம் எப்பயோ போறோமா

அதை சமைச்சுக்குறாங்க அந்த காய்கறியை வச்சு அந்த காய்கறிகளுக்கான புரிதலே அவங்கக்கிட்ட இல்ல இருந்தா மட்டும் தான் அந்த விவசாயத்தை ஒவ்வொரு காய்கறிக்குமான புரிதல் இருந்தாதான் கடைசி வரை அதை நேசிப்பாங்க நேசிச்சு அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க இப்போ இதுமாதிரி எதுவுமே கிடையாது எல்லாம் வந்துட்டு ஏதோ ஓடுற உலகத்துல இருக்காங்க இல்ல எழுந்திருக்கிறாங்க காலைல office போறாங்க மரம்

நீங்களே ஒரு ரெண்டு time பண்ணீங்கண்ணா அதுக்கான உங்களுக்கு result கிடைக்கும் எடுத்த உடனையே எல்லாரும் நம்ம எதிர்பார்க்க கூடாது first நம்ம அவங்களை புரிஞ்சிக்கணும் நம்மள இல்ல செடிகளை புரிஞ்சிக்கணும் விதைகளை புரிஞ்சிக்கணும் அவங்களும் உயிர்தான் அந்த உயிர்கள் வந்துட்டு எதையும் எதிர்பார்க்காம நம்ம காய்கறி, பழங்கள் இந்தமாதிரி பயிர்கள் எல்லாமே தரமுடியும்

எதையுமே நம்ம யோஸ்~ யோசிச்சு பண்ணினா நல்லா பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் இப்போ வந்து பாத்திங்கண்ணா நிலம் இல்லாதவங்க அவங்க அவங்க மாடித்தோட்டுல~ தோட்டத்துல மாடித்தோட்டத்துல மாடித் தோட்டம் பண்ணலாம் அது மூலமா வந்து இப்போ நிறைய பேர் வந்துட்டு விவசாயம் பண்ணிட்ருக்காங்க நாட்டு காய்கறிகளை அந்தந்த season க்கு வந்து வைங்க அதை வளர்த்து சாப்பிடுங்க முடிஞ்ச அளவு உங்க பக்கத்துல உங்க இதுக்கும் விவசாயத்தை சொல்லுங்க நீங்களும் அதை வந்துட்டு follow பண்ணுங்க செடிகளும் மரங்களும் பாத்திங்கண்ணா இப்போ வந்து நிறைய மரங்கள் வைங்க வெயில் season வந்தாதான் எல்லாத்துக்கும் என்ன தெரியுது மரங்கள் பத்தின அருமையே வருது அதுவரையிலும் இதை யாரும் கண்டுக்குறதே இல்ல அந்த மரங்களை அப்படியே விட்டுருவாங்க மரங்கள் எவ்வளோ முக்கியமானது மனிசன் தான் ஒவ்வொன்னையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழறோம் செடி கொடி மரங்கள் இது எவை யாரையுமே எதிர்பார்க்காது அது பாட்டுக்கு வாழ்ந்துரும் மரம்ன்னா நல்லா வளர்றாங்க வளர்ச்சியடையறாங்க எல்லாருக்கும் நிழல் கொடுக்குறாங்க

நல்லா பாராமறிங்க குழந்தைங்களுக்குலாம் சொல்லி கொடுங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு செடி வைக்குறது தண்ணி ஊத்த சொல்றது அந்தமாதிரி சொன்னீங்கன்னா தான் அவங்க அதை follow பண்ணுவாங்க future ல

சின்னதுல இருந்தே நம்ம சொல்லி கொடுத்தா அவங்களும் வளர்ச்சி அடைவாங்க அவங்களும் பிற்காலத்துல எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பாங்க விவசாயத்த பத்தின புரிதல் எல்லாத்துக்குமே கிடைக்கும் விவசாயத்த எல்லாம் காப்பாத்தணும்னா first விவசாயத்தை நேசிங்க plus எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க நீங்களும் அதை follow பண்ணுங்க

hello அஃபியா எப்படி இருக்கீங்க?